இதுக்கு முன்னாடி கட்டடோ ஒன்னு ஸ்டெப்ஸல்ல ஸ்டெப்ஸ் இருக்கு.

இது ஒரு வைக்கில் பார்க்கிங் .

லெஃப்ட்ல சில காருங்களு ஒருத்தரு நின்னுட்ருக்காங்க.

லெஃப்ட்ல ரெண்டு மூணு பேர் நடந்து போயிட்ருக்காங்க.

இது இதுக்கு முன்னாடி பச்ச பசேல்னு பில்லுங்க இருக்கு.

இதுக்கு ரைட்ல இன்னொரு பேட்மிட்டன் கோர்ட் இருக்கு.

ரைட் சைடுல மேல செவுத்துல ஒரு லைட் எரியுது.

இதுக்கு முன்னாடி கிரில் ஒர்க் செஞ்ச டோர் இருக்கு.

இதுக்கு நடுவுல ஒரு தகர ஷெட்டு இருக்கு.

இது ஒரு ஒயிட் கலர் பெரிய பில்டிங் .

இவருக்கு பின்னாடி நெறைய பச்ச கலர் செடிங்கருக்கு.

ரைட்ல செவப்பு கலர் நறைய சேருங்க இருக்--

இதுக்கு நடுவுல ஒரு ஃபுட் பாத் போகுது.

இதுக்கு மேல வானோ மேகமூட்டத்தோட தெரியிது.

இது ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் .

இவங்ளுக்கு முன்னாடி ஒரு ஃபிளக்ஸ் இருக்கு.

இத சுத்திலு பச்ச பசேல்னு காடுங்க இருக்கு.

மேல ரெண்டு பேர் நின்னுக்குட்டு இருக்காங்க.

சோபா மேல ரெண்டு பேர் உக்காந்திட்ருக்காங்க.

அவங்களுக்கு பின்னாடி ஒரு செல ஃப்ளவர்ஸால டெக்கரேட் பண்ணிருக்கு.

முன்னாடி கல்லுக்கு நடுவுல ரெண்டு மூணு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கு.

இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் .